பூ வந்ட்டு ரோஸ் கலர்லயு ரெட் கலர்லயு இருக்கு நெறையா.

ஒரு செட் சப்பல் அங்க கீழ விட்ருக்காங்க.

அப்பறோ அங்க ப்ளூ ஜீன்ஸ் போட்ருக்காங்க ஒயிட் கலர் ஷூ போட்ருக்காங்க.

இன்னொரு அக்கா ஏ ப்ளூ கலர் சேரி போட்டு அந்த பேட்டே பாய கைல வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு காய்கறி கட இருக்கு.

அவரு ரெட் கலர் ஷர்ட் போட்ருக்காரு பிளாக் கலர் பேண்ட் போட்ருக்காரு.

இந்த போட்டோல ஆக்சிஸ் பேங்க் இருக்கு.

இதுல ஒரு பெரிய மல ஒன்னிருக்கு.

ரோடு மேல ஒரு பஸ்ஸு போது.

அப்றோ நறையா புல்லு அதெல்லா சைடுல வளந்துருக்கு.

இந்த அக்காவு அண்ணனு ரெட் கலர்ல டிரஸ் போட்ருக்காங்க.

இந்த ஃபோட்டோல ஒரு கார்டன் இருக்கு.

அப்பரோ அத யாரு பறிக்கக் கூடாது அப்டின்றனால வேலி போட்ருக்காங்க.

இந்த ரூம்ல நாலு கம்ப்யூட்டர்ருக்கு .